பக்கத்துலே எலாம் கல்லும் மண்ணும் இருக்கு

இது ஒரு பெரிய மலை பகுதி இது இங்க செடி கொடி லாம் இருக்குது ரெண்டு பக்கம் ஆஹ் மாலா இருக்குது அதுலே மரம் செடி கொடி லாம் நல்ல இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அதுலே நாடுளே நீர் ஓட்டம் மேரி கம்சிறுக்கங்க அதோட சேர்ந்து மேக மூட்டம் மாரி இருக்குது

இது ஒரு பெரிய மைதானம் இதுலே ஒரு பிளிக்ட் உஹ் எலிகாப்டரார் எலாம் நின்னுகிற இடம் இது எ ரா விட்ர மாரி இருக்குது இடம்

பெயிண்ட் லாம் பனி இருக்கு அப்பறம் ஆஹ் மேலே வந்து கொடியே லாம் பச்சைய இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இடம் வும் லைட் வும் போட்ருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இடம் பாக்கறதுக்கு

இது வந்து ஒரு பிருந்தா வனம் மாறி அழகா இருக்குது

இது ஜூ மாரி இருக்குது இங்க எலாம் ப்ரிரணி வச்சிருக்காங்க அதுக்கு வேண்டிய சாப்பாடு என சாப்புடுதோ அது லாம் குடுத்துட்டு இருக்குறாங்க